inputஆட்புட் குறித்த இந்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் செய்ய முடிவது
வால்யூ வை பிரின்ட் செய்தல்
மாடிஃபயர்ஸ் ஐ பயன்படுத்தி பிரின்ட் செய்தல்
யூசர் இடமிருந்து இன்புட் பெறுதல்
இன்புட் பெற ப்ராம்ப்ட் ஐ யூசர் க்கு கட்டுதல்
டெர்மினல் இல் ஐபிதான் ஐ துவக்குவோம்
டைப் செய்க ஆ வித்தின் டபிள் கோட்ஸ் திஸ் இஸ் ஆ ஸ்ட்ரிங் டைப் செய்க ஆ டைப் செய்க பிரின்ட் ஆ பிரின்ட் ஆ என்பது ஆ இன் வால்யூ ஐ அச்சடிக்கும் என தெரியும்
நீங்கள் வெறுமே ஆ டைப் செய்தாலும் ஆ இன் வால்யூ காட்டப்படும்
ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது
வெறுமே ஆ என டைப் செய்ய ஆ இன் கன்டென்ட் காட்டப்படும்
ஆனால் பிரின்ட் ஆ ஸ்டேட்மெண்ட் இருப்பின் ஸ்ட்ரிங் கே பிரின்ட் ஆகும்
இந்த வித்தியாசம் ஸ்ட்ரிங் களை
நியூலைன்ஸ் உடன்
பயன்படுத்துகையில் தெளிவாகும்
டைப் செய்க ப் வித்தின் டபிள் கோட்ஸ் ஆ லைன் பேக்ஸ்லாஷ் ந் புதிய லைன் பின் என்டர் செய்க டைப் செய்க ப் டைப் செய்க பிரின்ட் ப் வெறுமே ப் என டைப் செய்வது ப் இல் ஒரு நியூலைன் கேரக்டர் இருப்பதை காட்டும் பிரின்ட் ப் என டைப் செய்ய அது ஸ்ட்ரிங் ஐ மற்றும் நியூலைன் ஐயும் பிரின்ட் செய்யும்
மேலும் வெறுமே ஆ என டைப் செய்ய வால்யூ ஆ இன்டராக்டிவ் மோடு இல் மட்டும் காட்டப்படும் ஸ்கிரிப்ட் ஆக இயக்கப்படுகையில் புரோகிராம் இயக்கத்தை பாதிக்காது
டேட்டா ஐ வெளியிட கிடைக்கும் வழிகளை பார்க்கலாம்
பைத்தோன் இல் பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரிங் பார்மேட்டிங் ஐ ஆதரிக்கிறது
மாடிஃபயர்ஸ் ஐ பயன்படுத்தி பல ஆர்குமென்ட் களை பிரின்ட் க்கு பாஸ் செய்யலாம்
டைப் செய்க எக்ஸ் 15 ய் 2 ஸ் வித்தின் டபிள் கோட்ஸ் ரெட் பிரின்ட் வித்தின் டபிள் கோட்ஸ் எக்ஸ் இஸ் மோடுலா 2 டாட் 1ப் காமா ய் இஸ் மோடுலா ட் காமா ஸ் இஸ் மோடுலா ஸ் பின் மீண்டும் ஆ மோடுலா வித்தின் பிராக்கெட்ஸ் எக்ஸ் காமா ய் காமா ஸ் பார்ப்பது போல எக்ஸ் ய் மற்றும் ஸ் ஆகியவற்றின் வால்யூஸ்
மாடிஃபயர்ஸ் இன் இடங்களுக்கு மாற்றப்பட்டன அவை முறையே மோடுலா 21ப் மோடுலா ட் மற்றும் மோடுலா ஸ் வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
நீங்கள் பிரின்ட் வித்தின் டபிள் கோட்ஸ் எக்ஸ் இஸ் மோடுலா ட் காமா ய் இஸ் மோடுலா ப் மோடுலா வித்தின் பிராக்கெட்ஸ் எக்ஸ் காமா ய் செய்யும் போது என்ன நடக்கிறது
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
டைப் செய்க பிரின்ட் வித்தின் டபிள் கோட்ஸ் எக்ஸ் இஸ் மோடுலா ட் காமா ய் இஸ் மோடுலா ப் மோடுலா வித்தின் பிராக்கெட்ஸ் எக்ஸ் காமா ய் காண்பது இன்ட் வால்யூ ஒஃப் எக்ஸ் மற்றும் புளோட் வால்யூ ஒஃப் ய் இரண்டும் பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் தந்த பொருத்தமான மாடிஃபயர்ஸ் உடன் பிரின்ட் ஆகின்றன
முன்பே பார்த்தது பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு புதிய லைன் கேரக்டர் ஐ அழைக்கப்பட்ட ஒவ்வொரு முறையும் பிரின்ட் செய்கிறது
இதை காமா ஐ பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் இன் இறுதியில் கொடுத்து கட்டுப்படுத்தலாம்
இதை பிரின்ட் அண்டர்ஸ்கோர் exampleபை என பின் வரும் கோடு ஐ ஒரு எடிட்டர் இல் டைப் செய்து காணலாம்
ஆகவே டைப் செய்க

பிரின்ட் ஹெல்லோ பிரின்ட் வர்ல்ட் பிரின்ட் ஹெல்லோ காமா பிரின்ட் வர்ல்ட் இந்த ஸ்கிரிப்ட் ஐ பிரின்ட் அண்டர்ஸ்கோர் exampleபை என சேமிக்கவும்

பின் மோடுலா ரன் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் பிரின்ட் அண்டர்ஸ்கோர் exampleபை ஐ பயன்படுத்தி இயக்கவும்
காணும்படி பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ இறுதியில் காமா வுடன் கொடுக்க அது புதிய லைன்னுக்கு பதில் ஒரு ஸ்பேஸ் ஐ பிரின்ட் செய்கிறது
இப்போது யூசர் இடமிருந்து இன்புட் பெறுவதை பார்க்கலாம்
இதற்கு raw அண்டர்ஸ்கோர் input ஐ பயன்படுத்தலாம்
ஆகவே டைப் செய்க ஐப் ராவ் அண்டர்ஸ்கோர் input கர்சர் பிளிங்க் செய்கிறது
இதன் பொருள் அது இன்புட் க்கு காத்திருக்கிறது
ஏதேனும் டைப் செய்து பின் என்டர் செய்க
ஆகவே இன்புட் டைப் செய்க இப்போது ஐப் இன் வால்யூ என்ன என அதை டைப் செய்து காணலாம்
டைப் செய்க ஐப் பின் என்டர் செய்க அதில் இன்புட் ஆன ஸ்ட்ரிங் இருப்பதை காணலாம்
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
ஒரு கேள்வி இருக்கிறது நம்பர் 56 ஐ இன்புட் ஆக தரவும் மேலும் அதை வேரியபிள் சி ஆக சேமிக்கவும்
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
ராவ் அண்டர்ஸ்கோர் இன்புட் கமாண்ட் ஐ வேரியபிள் சி உடன் இயக்கலாம்
ஆகவே டைப் செய்க சி ராவ் அண்டர்ஸ்கோர் input பின் என்டர் செய்க புட் 56 enter செய்க டைப் சி இப்போது சி இன் வகையை காணலாம்
டைப் செய்க டைப் வித்தின் பிராக்கெட்ஸ் சி சி ஒரு ஸ்ட்ரிங் எனக்காணலாம்
இதன் பொருள் எதை இன்புட் ஆக உள்ளிட்டாலும் அது ஒரு ஸ்ட்ரிங் ஆக ஏற்கப்படும்
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
நீங்கள் எதையும் உள்ளிடாமல் பின் என்டர் விசையை அழுத்த என்ன ஆகும்
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
டைப் செய்க ட் ராவ் அண்டர்ஸ்கோர் input ட் நாம் காண்பது எதுவும் enter செய்யப்படவில்லை எனில் ஒரு காலி ஸ்ட்ரிங் இன்புட் ஆக கொள்ளப்படும்
ராவ் அண்டர்ஸ்கோர் இன்புட் ஆல்
ஒரு ப்ராம்ப்ட் ஐ
யூசர் க்கு உதவ காட்டவும் கூடும்
டைப் செய்க நேம் ராவ் அண்டர்ஸ்கோர் இன்புட் வித்தின் பிராக்கெட்ஸ் வித்தின் டபிள் கோட்ஸ் பிளீஸ் enter யூர் name ஆர்குமென்ட் ஆக கொடுத்த ஸ்ட்ரிங் ஐ பிரின்ட் செய்து
பின் யூசர் இன்புட் க்கு காத்திருக்கிறது
இன்னொரு எக்ஸர்சைஸ் ஐ செய்யலாம்
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
எப்படி ஒரு ப்ராம்ப்ட் ஐ டிஸ்ப்ளே செய்து யூசர் இன்புட் ஐ அடுத்த லைன் இல் enter செய்ய செய்வது
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
ட்ரிக் என்னவெனில் ஒரு நியூலைன் கேரக்டர் ஐ ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இன் இறுதியில் கொடுப்பது
டைப் செய்க ஐப் ராவ் அண்டர்ஸ்கோர் இன்புட் வித்தின் பிராக்கெட்ஸ் வித்தின் டபிள் கோட்ஸ் பிளீஸ் enter ஆ நம்பர் இன் தே நெக்ஸ்ட் லைன் பேக்ஸ்லாஷ் ங்ட் அது நியூலைன் கேரக்டர் ஐ பிரின்ட் செய்கிறது ஆகவே யூசர் இன்புட் ஐ அடுத்த லைன் இல் enter செய்கிறார்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
டுடோரியலில் கற்றவை 1
பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்துதல்
பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் இல் மாடிஃபயர்ஸ் ஆன மோடுலா ட் மோடுலா ப் மோடுலா ஸ் ஆகியவற்றை பயன்படுத்துதல்
யூசர் இடமிருந்து இன்புட் ஐ ராவ் அண்டர்ஸ்கோர் input ஐ பயன்படுத்தி பெறுதல்
ஆ ப்ராம்ப்ட் டோ தே பீஃபோர் டேக்கிங் தே பை பாசிங் ஒரு ஸ்ட்ரிங் ஐ ஒரு ஆர்குமென்ட் ஆக ராவ் அண்டர்ஸ்கோர் இன்புட் க்கு கொடுத்து யூசர் இடமிருந்து இன்புட் பெறுமுன் அவருக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஐ டிஸ்ப்ளே செய்தல்
தீர்வு காண சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
ஆ ராவ் அண்டர்ஸ்கோர் input பின் யூசர் 25 என enter செய்கிறார்
ஆ இன் வகை என்ன
எஸ்டிஆர் இன்ட் புளோட் சார் 2
ஆ 2 மற்றும் ப் 45
print ஆ இஸ் மோடுலா ட் ஆண்ட் ப் இஸ் மோடுலா 21ப் மோடுலா வித்தின் பிராக்கெட்ஸ் ப் காமா a என்பது எதை பிரின்ட் செய்கிறது
ஆ இஸ் 2 மற்றும் ப் இஸ் 45 ஆ இஸ் 4 மற்றும் ப் இஸ் 2 ஆ இஸ் 4 மற்றும் ப் இஸ் 20 ஆ இஸ் 45 மற்றும் ப் இஸ் 2 விடைகள் இதோ 1
நீங்கள் எதை enter செய்தாலும் அது ஸ்ட்ரிங் ஆக கொள்ளப்படும்
ஆகவே 25 என்பது ஒரு ஸ்ட்ரிங்
ப் முதலில் அழைக்கப்பட்டது ஆகவே அது ஆ இன் இன்டிஜர் வால்யூ ஐ காட்டும்
ஏனெனில் மோடிஃபயர் மோடுலா ட் பயன்படுத்தப்பட்டது
அதே போல ப் க்கு மோடிஃபயர் மோடுலா 21ப் ஆல் புளோட் வால்யூ ஒஃப் ஆ தரப்படும்
ஆகவே ஆ மற்றும் ப் 20
இந்த டியூட்டோரியல் ரசித்து இருப்பீர்கள் பயனுள்ளதாகவும் இருக்கும் என நம்புகிறேன்